மூணு டைனிங் டேபிள் இருக்குது.

போஸ்ட் ஆபீஸ்ஸோட பேக்ல பெரிய தடிகள் கொண்ட மரங்கள் இருக்குது.

இந்த அருவிய சுத்தி நெறைய மரங்கள் நிக்குது.

ஸ்டேஜ் ஓட பிரண்டுல பில்லு பிடிச்சுருக்குது.

இந்த ஹோட்டல்ல எல்லா டேபிளையும் எது சாப்பிடிட்டு இருக்காங்க.

ஒரு ஆளு கையில புக் வெச்சிட்டு நின்னு கொண்டிருக்காரு.

அந்த கம்பீலையும் பிரவீன் ஸ்கின் ஸ்கின் கிளினிக்னு போர்டு வச்சிருக்காங்க.

சில குழந்தைகள் மட்டும் எழும்பி நிக்குறாங்க.

ஒரு தாத்தா கையில கொட வச்சுட்டு நடந்து போயிட்ருக்காரு.

மண்டபத்தோட ரைட்ல ஒரு பெரிய மரம் ஒன்னு நிக்குது.

இது ஒரு டைனிங் டேபிள்னு சொல்லலாம்.

இது ஒரு எக்சிபிஷன்னு சொல்லலா.

இதுல ஒருத்தர் கார்லெருந்து இறங்குறாரு.

இது ஒரு மட்பாண்ட கடன்னு சொல்லலா.

இந்த கிரவுண்ட்ல நெறைய ஆண்கள் நின்னுட்டு விளையாடிட்டு இருக்காங்க.

ஒரு பெரிய பில்லிடிங் சொல்லலாம்.